C ல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்
இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்வோம்
இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 எக்ஸெப்ஷன் க்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் ப்ரோகிராம் இயக்கத்தின் போது எழும் ஒரு பிரச்சனை எக்ஸெப்ஷன் ஆகும் இது ப்ரோகிராம் கண்டறியும் ஒரு run டைம் பிழை ஆகும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் க்கு வருவோம் ப்ரோகிராம் இயக்கத்தின் போது வரும் பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்படும் எதிர்செயல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எனப்படும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ப்ரோகிராமை தொடர்ந்து இயக்க அனுமதிக்கிறது
இது பிரச்சனையைக் கண்டறிய உதவுகிறது
மேலும் ப்ரோகிராமை கட்டுப்படான முறையில் முடிக்கிறது
Exceptionகளின் வகைகளைக் காண்போம் ட்ரை கேட்ச் மற்றும் த்ரோ பிழை உள்ள கோடு ஐ ஒரு ட்ரை ப்ளாக் னுள் வைக்கிறோம் பின் இது த்ரோ ஐ கொண்டு கையாளப்படுகிறது இதற்கு பின் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் ஐ கொண்டு எக்ஸெப்ஷன் பிடிக்கப்படுகிறது பின் அது செயல்படுத்தப்படுகிறது
ட்ரை கேட்ச் மற்றும் த்ரோ க்கான syntax Throw ட்ரை ப்ளாக் பின் கேட்ச் ப்ளாக் இங்கே ஆர்குமென்ட் ஐ பாஸ் செய்கிறோம் ட்ரை ப்ளாக் ன் உள்ளும் த்ரோ ஸ்டேட்மெண்ட் ஐ எழுதலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ட்ரை கேட்ச் blockகளை வைத்துக்கொள்ளலாம் இப்போது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் க்கான ஒரு உதாரணத்தைக் காணலாம் நான் கொண்டுள்ள அதற்கான கோடு திறக்கிறேன் நம் பைல் பெயர் exceptionசிபிபி என்பதை கவனிக்கவும் இந்த ப்ரோகிராமில் பூஜ்ஜியத்தால் வகுக்கும்போது வரும் பிழையை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஐ பயன்படுத்தி தீர்ப்போம் கோடு ஐ காண்போம் இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் இங்கே ஆர்குமென்ட் இன்ட் ஆ மற்றும் இன்ட் ப் உடன் பங்ஷன் டிவிஷன் ஐ கொண்டுள்ளோம் பின் ப் 0 ஆ என சோதிக்கிறோம் ஆம் எனில் ஒரு எக்ஸெப்ஷன்
டிவிஷன் பை செரோ கண்டிஷன் ஐ த்ரோ செய்கிறோம் ஆ மற்றும் ப் ன் வகுத்தலை அந்த பங்ஷன் திருப்புகிறது இது நம் மெயின் பங்ஷன்
இதில் இன்டிஜர் variableகள் எக்ஸ் ய் மற்றும் ஒரு டபிள் வேரியபிள் ஸ் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே எக்ஸ் மற்றும் ய் ன் மதிப்பை ஏற்கிறோம் இது நம் ட்ரை ப்ளாக் இங்கே பங்ஷன் டிவிஷன் ஐ கால் செய்துள்ளோம் விடையை ஸ் ல் சேமிக்கிறோம் பின் ஸ் ன் மதிப்பை அச்சடிக்கிறோம் இது நம் கேட்ச் ப்ளாக்
இதில் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஆக ஆர்குமென்ட் எம்எஸ்ஜி ஐ பாஸ் செய்கிறோம் பின் நம் எம்எஸ்ஜி ஐ அச்சடிக்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது ப்ரோக்ராமை இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் விசைககளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும் கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் எக்ஸெப்ஷன் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் எக்ஸ்
எண்டரை அழுத்துக
டைப் செய்க டாட் ஸ்லாஷ் எக்ஸ் எண்டரை அழுத்துக
Enter தே வால்யூ ஒஃப் எக்ஸ் ஆண்ட் y 3 மற்றும் 0 ஐ கொடுக்கிறேன் காட்டப்படும் வெளியீடு டிவிஷன் பை செரோ கண்டிஷன் மீண்டும் கம்பைல் செய்வோம் மேல் அம்பு விசையை இருமுறை அழுத்துக எண்டரை அழுத்துக மீண்டும் மேல் அம்பு விசையை இருமுறை அழுத்துகிறேன் Enter வால்யூ ஒஃப் எக்ஸ் ஆண்ட் ய் 8 மற்றும் 2 ஐ கொடுக்கிறேன் வெளியீடு 4 இவ்வாறுதான் ட்ரை கேட்ச் மற்றும் த்ரோ ப்ளாக் வேலைசெய்கிறது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு வருவோம் சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் பார்த்தது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ட்ரை கேட்ச் மற்றும் த்ரோ blockகள்
பயிற்சியாக ஊழியர்களின் வயதை காட்டவும் வயது 15 ஐ விட குறைவாக உள்ளதா என சோதிக்க எக்ஸெப்ஷன் ஐ த்ரோ செய்யவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி